இங்க சென்டர்லெல்லா நெறைய மரரோ இருக்கு.

இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் .

கிரவுண்ட்ல நெறைய பேர் அங்கங்க நின்னுற்க்காங்க.

இது வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் .

இங்க நெறைய வெரைட்டீஸ் ப்ளவர்ஸ்லா இருக்கு.

ரைட் சைடுல ஒரு பில்டிங் தெரியிது.

இது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் .

பில்டிங்குள்ளயும் கொஞ்சோம் கார் நின்னுட்டு இருக்கு.

அதுல ஸ்பீக்கர்ஸ் மேல கொஞ்ஜ ஸ்பாட் லைட்ஸ்சு இருக்கு.

இங்க வந்து ஒரு ட்ரேக்டர் நிறுத்தி வெச்சிருக்காங்க.

ஷோ ரூம் முன்னாடி நெறையா பேர் நின்னுட்ருக்காங்க.

இது கரண்ட் ரிலேட்டடா வொர்க் பண்ற ஏதோ ஒரு ரூம் .

இங்க நறியா ஒயிட் சேர்ஸ் போட்ருக்காங்க.

இங்க வாட்டர் பாட்டில்ஸ்லா பேக் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க வாட்டர் பாட்டில்ஸ் ஜூஸஸ்லா பேக் பண்ணி வித்துட்ருக்காங்க.

இங்க ஒரு வாட்டர் கேன் கூட தெரியிது.

வொர்க் அவுட் பண்றதுக்கு நறிய மிஷின்ஸ் வெச்சிருக்காங்க.

ரைட் சைட்ல ஒரு ஒயிட் கலர் சின்டெக்ஸ் வெச்சிருக்காங்க.

இங்க இருக்க பில்டிங்ஸ்லா லைட் க்ரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த வீட்டுக்கு பிரவுன் டைல் ரூப் போட்ருக்காங்க.

இதுல ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் ஹேங்க் பண்ணி வித்திட்ருக்காங்க.

இங்க வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லா வெச்சு வித்துட்டுருக்காங்க.

அந்த சர்ச் ஃபாதர் சிஸ்டர் அவங்ளோட நெறைய பேர் அங்க நின்னுட்ருக்காங்க.